சாய்பாபாக்கு பக்கத்துல ரெண்டு சாமிங்க இருக்காங்க சென்ட்டர்ல சாய்பாபா இருக்காரு.

இது ஒரு டீ ஷாப் இந்த டீ ஷாப்ல ஜூஸ் பிரஷ் ஜூஸ் இந்த மாரி எல்லா நெறையா இருக்கு.

விண்டோஸ் எல்லா இருக்கு மேல நறையா.

வித் எல்லோ கலர் ஜெர்ஸி போட்டுருக்காங்க ஒரு பொண்ணு மட்டும் வந்து ரெட் கலர் ஜெர்சி போட்டுட்டுக்காங்க.

இது ஒரு லேக் இந்த எடத்துல வந்து சன்செட் ஆகுது.

இது ஒரு ரூம் இந்த ரூம்ல வந்துட்டு ஸ்கிரீன் வந்துட்டு போட்டுருக்காங்க.

ஒரு பெட்டு ஒன்னிருக்கு அந்த பெட்டுக்கு மேல வந்து ஒயிட் கலர் பெட் ஷீட் போட்ருக்காங்க.

இந்த எடத்தில வந்து ஒரு கார் ருக்கு ஒருத்தர் வந்து அந்த கார வந்து தொடச்சிட்டுகாரு.

இந்த எல்லா விண்டோஸ்ஸு அந்த பில்டிங்ல வந்து ஓபன்லதா--

பக்கத்துல வந்து ஒரு சின்ன ப்ளே கிரௌண்ட் மாதி இருக்கு. அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு விளாண்ட்டுக்காங்க.

இந்த எல்லோ கலர் பில்டிங் மேல வந்துட்டு ஓடால வெச்சு பண்ணி இருக்காங்க டோர்ஸ்ஸல்லா ஒயிட் கலர்ல இருக்கு.

வால் எல்லா வந்துட்டு ஒய்ட் கலர்ல பெயிண்ட் அடுச்சிருக்காங்க மேல டைல்ஸ் எல்லா போட்ருக்காங்க.

இந்த எடத்துல வந்து நெறைய லைட்ஸ் எரியிது எல்லா ப்ளூ கலர் கிரீன் கலர் எல்லோ கலர் லைட்ஸ்லாம் எரிஞ்சிட்ருக்கு.

பக்கத்துல வந்து ஒரு லேடி வந்து நின்னுட்டுக்காங்க.

மேல வந்துட்டு தகரத்தால வந்து ஷெட்டு இது பண்ணிருக்காங்க பக்கத்துல எல்லா நெறைய விண்டோஸ் ஓபன் பண்ணி வெச்சிருக்காங்க.

லைட்ஸ் எல்லா நறையா எறிஞ்சிற்றுக்குது அந்த எடத்துல.

பக்கத்துல ரெண்டு பேர் ஒருத்தர் நின்னுட்டுக்காங்க.

இந்த எடத்துல வந்து ஒரு பிக்கப் ஒன்னு நின்னுட்க்கு அந்த பிக்கப் பின்னாடி வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு கேன்ஸ் இருக்கு.

மேல ஒரு ஒயர் ஒன்னு தொங்கிட்ருக்கு.

ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் உட்ருக்கு எல்லா ஸ்ட்டாபெரி வெளஞ்சிட்டுக்கு பாதிபாதியா.

பாட்டல் எல்லா நறைய இருக்கு உள்ள.

இந்த நாய்க்கு வந்து கிரீன் கலர் மேல துணி ஒன்னு போட்டு வெச்சிருக்காங்க.

துணி வந்து நீட்டா அடிக்கி வெச்சுருக்காங்க பின்னாடி ரேக்லயு நெறையா ட்ரெஸ்ஸஸ் வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணி வெச்சுருக்காங்க

வீணைய வாசிச்சுட்ருக்க மாதிரி அந்த இடத்துல குடுத்துருக்காங்க.

இந்த எடத்துல வந்து ரெண்டு சோஃபாஸ் இருக்கு. அந்த டேபிள் மேல வந்து ஒரு சைக்கிள் நின்னுட்டுக்கு.

இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா ஸ்டோன்ஸ்லயே வச்சு கட்டியிருக்காங்க.

அதுக்கு சைடுலலா நெறையா ட்ரீஸ் எல்லா இருக்கு.

பிளாக் கலர்ல இருக்கு சுத்தி எல்லோ கலர்ல இருக்கு.

வெளிய ஒருத்தரு உக்காந்துட்டு டீ குடிச்சிட்டுக்காரு இன்னொருத்தரு வந்து கைகட்டி உக்காந்துட்டு பாத்துட்டுக்காரு.

எல்லா வந்து அந்த எடோ வந்து ஃபுல்லா மழைல நனஞ்சிட்டு.

இந்த எடம் வந்து ரொம்ப மிஸ்ட்டால கவர் ஆயிருக்கு.

ஒருத்தர் வந்து அங்கிருந்து நடந்து வந்துட்க்காரு.

கரண்ட் கம்பி ஒன்னுருக்கு அந்த லைன் வந்துட்டு பின்னால பாஸ் ஆயிட்டுக்கு.

இந்த எடத்துல வந்து நெறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க ஆரஞ்சு கலர் ஒயிட் கலர்ல ஃபிளவர்ஸ் எல்லா இருக்கு.

இந்த மாதி நெறையா ஷூஸ் எல்லா அடுக்கி வச்சிருக்காங்க.

எல்லா ஷூஸ்யு நீட்டா ரேக்ல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க.

சுத்தி நெறைய லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு.

ப்ளூ மிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்டேஜ்ல வித் ஒய்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டேஜ் அ இது பண்ணி--

ஒரு பிளே கிரவுண்ட் இந்த பிளே கிரவுண்ட்ல வந்து நெறைய பேர் வெளான்--

ப்ளே கிரௌண்ட்ல பாதி எடத்துல வந்து பில்லுங்களா இருக்கு சுத்தி நெறைய மரங்களா இருக்--

இதுல பாதி பேர் வந்து ஒயிட் கலர் ஜெஸ்ஸியு ப்ளூ கலர் பிளாக் கலர் ரெட் கலர் இந்த கலர்ல தான் ஜெஸ்ஸி பாதி பேர் போட்ருக்காங்க.

இந்த எடத்துல நறைய நெட்ஸுருக்கு வெளாடறதுக்கு எல்லா ஃபுட்பால் வெளான்ட்ருக்காங்க.

இந்த ரூப் எல்லா கிராஸ் கிராஸ் வச்ச அழகா வந்து பில்ட் பண்ணி இருக்காங்க.

ரெண்டு ஸ்கிரீன் இருக்கு அந்த ஸ்கிரீனு ரெண்டு ஒயிட் கலர்ல இருக்கு.

பக்கத்துல இருக்க குழந்தைங்கலா அந்த தண்ணீல வெளான்ட்டுக்காங்க.

கீழ வந்து பிளாக் டைல்ஸ்ஸால கவர் பண்ணிருக்காங்க.

செவன் அப் இந்த மாதி நெறைய ஜூஸஸ் வெச்சுருக்காங்க எல்லா--

வார்டுல வந்து ரூம் இருக்கு இந்த ரூம்ல வந்து ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

வாலெல்லாம் பதி வைட் கலர் டைல்ஸ் ஆள ஒட்டிருக்காங்க.

உள்ள வந்து லைட்ஸ் எல்லா எருஞ்சுட்டுக்கு.

இந்த மிஷின்க்கு வந்து மால போட்டுவுட்ருக்காங்க.

ஒரு ஸ்வட்டர் கட இந்த ஸ்வட்டர் கடைல வந்துட்டு நறைய ஸ்வட்டர்ஸ் இருக்கு.

பிங்க் ரெட் சாண்டல் கலர் ப்ளூ கலர் எல்லோ க-- .

இது ஒரு பெரிய பில்டிங் இந்த பில்டிங்ல வந்து நெறைய விண்டோஸ் இருக்கு.

வெளிய வந்துட்டு கிராஸு நெறைய இருக்கு கட் பண்ணி ஷேப் பண்ணி வெச்சிருக்காங்.